ஒரு பின் ஸ்டெப் ஸ்டெப்பா வளஞ்சு வளஞ்சு போயிட்டுருக்கு அந்த ஸ்டெப்ஸ்ங்க பக்கத்துல கைப்புடி கம்பி கருப்பு கலர்ல இருக்கு.

கீழ வந்து தர போட்ருக்காங்க அது வந்து செவப்பு கலர் டைல்ஸ் மாறி இருக்கு பார்க்கிங் டைல்ஸ் .

அந்த படிகட்டுல ஒரு ஆள் நடந்து போ ஏறி போயிட்டுருக்காரு இந்த கோட்டக்குள்ள .

அது பக்கத்துலயே ஒரு செடி அந்த பான நெறைய பாசல்லா இருக்கு இந்த தண்ணி ஒரு பச்ச கலர்ல இருக்கு.

அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய மரொ அதுக்கு வீட்டுக்கு எதுத்தாப்ளயே ஒரு பெரிய ரோடு இருக்கு.

அந்த பஸ்ஸு மேல எல்லா பஸ்லயு மால போட்ருக்காங்க மஞ்சள் பூ போட்ட மால போட்ருக்காங்க.

இது ஒரு உ எடத்துல புல்லுகல்லா செடியெலா இருக்குது.

இது ஒரு ஃபங்ஷன் ஃபங்ஷன்ல வந்து போட்டோகிராப் எடுக்குறாங்க.

அது பக்கத்துல ஒரு ப் நீல கலரு பாரல்லுருக்கு .

கோயில் மாறி இருக்குது அ கோயில் வந்து மூணு நாலு பில்டிங் அஞ்சு பில்டிங் மேல இருக்குது.